ஹம் ஹம் ஹம் உம் ஆஹ் அஹ் ஆஹ் அஹ் okay ஆஹ் உம்

உம் okay mam உம் சரி ஆஹ் அத interest பத்தி interest பத்தி ஏதும் சொல்லலைங்களே interest எவளோ அஹ் hello கேட்குதா

Hello good evening sir உம் good afternoon sir சொல்லுங்க sir நாங்க, booking agency yes sir booking agency ல இருந்து பேசுறோம்.

okay sir okay sir okay sir நல்ல place தான் sir

உம் okay sir, அந்த மாதிரி இருந்தாதான், நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த மி~ உங்களுக்கு, best hotels ஆ, நாங்க வந்து, refer பண்றேன். அதுல, உங்களுக்கு, எது okay வோ, நீங்க வந்து, choose பண்ணிக்கலாம், sir

okay sir அங்க வந்து, ஒரு best hotels வந்து, எங்க கூட, அஹ் link ல இருக்கிறது வந்து eight hotels இருக்கு. நான் உங்களுக்கு refer பண்றேன், பாருங்க. உம் Sir ன்னு சொல்லிட்டு, ஒரு hotel sir. உம் அது வந்து Hotel வந்து, நல்லா grand ஆ இருக்கும். But, உங்களுக்கு, beach view கிடையாது. ஓ உம் yes sir resort மாரியே Okay sir இப்ப உங்களுக்கு resort மாரியே பார்த்து தரட்டுமா

உம் Holiday in resort ன்னு சொல்லிட்டு, ஒரு hotel இருக்கு sir. உம் resort உம் நீங்க வந்து book பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து, beach view கிடைக்கும். Full ஆ, natural places தான். So, நீங்க Google போயிட்டு, website ல images அ, view பண்ணி பாருங்களேன். அஹ் நல்லா இருக்கும், hotel yes ஆ உங்களுக்கு நிறைய suggestions இருக்கு உங்களுக்கு நிறைய options சொல்றேன், sir Anteras beach resort ன்னு, ஒரு resort இருக்கு. Resort name resort ல இருந்து, ரொம்ப பக்கத்துல, beach க்கு opposite லயும் இருக்கு. resort இருக்கு. So, view வந்து, உங்களுக்கு, ரொம்பவே நல்லா இருக்கும். some feel வந்து பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப pleasant ஆ, உங்களுக்கு, ரொம்ப peaceful ஆ இருக்கும் sir. Goa~ உம் Anteras hotel வந்து resort வந்து உங்களுக்கு Goa ல இருந்து, twenty-nine kilometres லயே இருக்கு. So உங்க su~ surroundings full ஆவே, natures மட்டும்தான் இருக்கும். So hotels நீங்க, இப்ப நான் சொல்ற hotels எல்லாமே, உங்களுக்கு free wifi provide பண்ணிருவாங்க. Hotels எல்லாமே high standards ல இருக்கும். yes sir Yes sir எல்லாமே, four star and five star hotels தான் sir first சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்து. So எல்லாமே high standard ல தான் இருக்கும். Amount கம்மியா இருக்கும். But உங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்குள்ள connection ல இருக்க hotels உம் இருக்கு sir. இதுல உங்களுக்கு comfortable ஆன hotels எதாவது இருந்தாலும் சொல்லுங்க. நாங்க adjustment பண்ணி தருவோம். So online booking பண்ணிருவோம் sir. நீங்க எது கேட்டாலும், உங்களுக்கு நாங்க பண்ணித் தருவோம். உங்களோட preference தான், எங்களுக்கு importantance yes sir உங்களுக்கு வேற எதாவது suggestions உம் கொடுக்கட்டுமா golden califf ன்னு சொல்லிட்டு, ஒரு resort இருக்கு, sir உம் அந்த hotel லுமே, உங்களுக்கு வந்து free wifi provide பண்ணுவாங்க. Goa ல இருந்து, nineteen meters ல தான் இருக்கு. ten kilometers ல தான். So வந்து views உம் நல்லா இருக்கும். அது hotel உம் நல்லா இருக்கும் sir. வேற River beach resort உ அந்த resort ல உங்களுக்கு full ஆவே river~ உம் உங்களுக்கு beach full ஆ view பண்ணலாம், உங்களுக்கு நல்ல experience ஆ இருக்கும். So இது எல்லாமே உங்களுக்கு offer ல வந்து, நாங்க பண்ணி கொடுப்போம். So இருக்கறதுலயே எது best No sir நாங்க online booking. Online booking பன்றதன்~ பண்ணி தறதால, so hotels ல என்ன discount பண்ணி தர்றாங்களோ, அதை உங்களுக்கு வந்து, நாங்க correct ஆ பண்ணி கொடுப்போம். Extra charges எதும் எடுக்கறதில்ல sir. உம் yes sir. இல்ல sir நீங்க வந்து, total amount மே, நீங்க வந்து, முன்னாடியே pay பண்ற மாதிரி இருக்கும். So pay பண்ணிட்டு, நீங்க total payment மே நீங்க முன்னாடியேதான் sir பண்ணணும். உம் so நான் இப்ப சொன்~

எப்பவுமே, sir நான் நான் சொன்ன, bea~ resorts எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலயே எப்பவுமே party நடக்கிற மாதிரி, எப்பவுமே ஒ~ enjoy பண்ற மாதிரியான place தான் சொல்லிட்டு இருக்கேன். So உங்களுக்கு பக்கத்துல beach சும் இருக்கும். உங்களுக்கு famous ஆன restaurants உம் வந்து, nearby லயே இருக்கும். நீங்க, அஹ் res~ resort லயே நீங்க party பண்றதுக்கு, உங்களுக்கு ஒரு, place இருக்கு. So நீங்க எப்பவுமே, fun ஓட இருக்க~ fun ஆ இருக்கலாம். Friends friends ங்களோட trip போறேன்னு, சொல்றீங்க. நீங்க, fun ஓட, fun நல்லா enjoy பண்ணலாம். அதுக்கேத்த மாரி, resort resorts வந்து, நான், உங்களுக்கு, பாத்து, சொல்லிட்டிருக்கேன். Friends ஓட, enjoy பண்ற மாரி. Yes sir உம் வேற என்ன sir நீங்க prefer பண்றீங்க? நீங்க, அங்க, அங்க என்னென்ன dish எல்லாம் special items ஆ இருக்கோ, நீங்க எல்லாமே taste பண்ணிப் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து, resort லயும், food provide பண்றாங்க, sir. So நீங்க, nearby ல இருக்கிற, loca~ local restaurant ல போய், நீங்க, try பண்றதுன்ன, try பண்ணலாம். உங்களுக்கு, resort ல, கிடைக்கிற food healthy யா தான் yes sir நீங்க resort ல வாங்குற resort ல, நீங்க உங்களுக்கு provide பண்றது வந்து, கண்டிப்பா, ரொம்ப healthy foods தான். And உங்களுக்கு taste ஆவும் இருக்கும். நீங்க, உம் முன்னாடியே உங்களுக்கு என்ன வேணும்ன்னு, order கூட பண்ணலாம் sir

Yes sir நீங்க வந்து, but அஹ் ஆனா, நீங்க, கொஞ்சம், prior ஆவே, inform பன்னிரனும். அஹ் manage management ல போயிட்டு, inform பண்ணிட்டு, இந்த மாரி, celebrate பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு, அந்த place அ, உங்களுக்கு, allot பண்ணித் தர சொல்லி, inform பண்ணிட்டீங்கனா So நீங்க party பண்ற place வந்து, அன்னைக்கு full ஆ, நீங்க rent பண்ணிக்கலாம். Yes sir. So நீங்க birthday celebrate பண்றதுக்காக, trip போறீங்களா sir அந்த one week ல, ஒரு day. birthday celebrate பண்ற மாதிரி இருக்குமா Okay sir உங்களுக்கு உம் okay sir நீங்க அங்க போயிட்டு, நீங்க அஹ் நீங்க ஏதோனு பண்ணிக்கலாம். Party நல்லபடியா முடியும் sir. அ, okay sir நான் சொன்னதுலயே, Holiday inn ஒரு antarans beach அப்பறம் golden beach resort ல எல்லாம் pa~ party பண்றதுக்கான space available ஆ இருக்கு. And evening ல தான் இருக்கு. நீங்க நீங்க party பண்ணலாம், fun பண்ணலாம். So உங்களுக்கு one week வந்து, நல்லா enjoy பண்ற மாதிரிதான் இருக்கும். So அந்த மாதிரி resorts தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டிருக்கேன். no sir உங்களுக்கு guide மாதிரி எல்லாம் யாரும் வர மாட்டாங்க. So but உங்களுக்கு resort ல வந்து, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாரு. So அவர் உங்களுக்கு வந்து, resort ல என்னென்ன, help லா பார்க்கணுமோ என்னென்ன informations லாம் குடுக்கணுமோ அவர் உங்களுக்கு கொடுப்பார். So informations எல்லாமே நீங்க அவர்ட்ட இருந்து gather பண்ணிக்கலாம் sir. இங்கே இருந்து நீங்க இங்கே இருந்து நீங்க book பண்ணிரனும் sir. prior ஆவே book பண்ணிட்டு, full amount உமே இப்ப நீங்க pay பண்ற மாதிரிதான் இருக்கும். இப்படி பண்ணிட்டு, நீங்க போகும்போது, வ~ resort ல வந்து சீக்கிரம் உங்களை வந்து check பன்னிட்டு பேசுவார். வந்து, கூட்டிட்டு போயிடுவாரு. எங்களுடைய, agent அவரே உங்களுக்கு வந்து, resort ல இருக்க rules and instructions எல்லாமே, சொல்லிடுவாரு. One day நீங்க full ஆவே enjoy பண்ற மாதிரி full place உமே book பண்ணுமா sir நீங்க போய் ஒரு game விளையாடற place party place எல்லா place மே, நீ full ஆவே, கேட்கறீங்களா? okay thirty க்கு. ஆஹ் ஆஹ் அது book பண்ணலாம் sir உங்களுக்கு, amount கொஞ்சம் ஜாஸ்தியாகும். பரவால்லையா? okay sir உம் நான் சொன்ன, இந்த holiday இந்த resort ல வந்து, per day க்கு வந்து, nine thousand வரும், sir rent.

No sir அன்னைக்கு வந்து, உங்களுக்கு, எந்த disturbance உம் இருக்காது. வேற உம் strangers யாருமே, resort க்கு வர allowed உம் கிடையாது. உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அங்க இருப்பிங்க No sir இப்ப covi~ covid protocols எல்லாமே அவங்க வந்து இப்ப உம் எல்லாமே correct ஆ, strict ஆ தான் follow பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து, அஹ் resort ல வந்து free parking இருக்கு. நீங்க வந்து அ check in எல்லாமே correct ஆ, follow பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த உம் வந்து website கூட நான் சொல்றேன், நீங்க வந்து அவங்களோட official website ல போய் பாருங்க. உங்களுக்கு நிறைய ratings கூட இருக்கு. உம் full ல இருக்கு. நீங்க எல்லாமே உங்களுக்கு free தான். so நீங்க பா~ ம், yes sir book பண்ணலாம் sir பண்ணலாமா sir உங்களுக்கு online payment ஏதும் yes sir உங்களோட details மட்டும் எனக்கு mail பண்ண முடியுமா sir.

Yes sir okay sir உங்களோட name sir okay sir ம், இது, உங்களோட number ஆ sir உங்களோட private number ஆ sir? okay sir உங்களுக்கு வந்து ம், உங்க number க்கு வந்து, message வரும்.

Okay sir thank you sir

ஆசிரியை இருக்காங்களாங்க ஆஹ் இருக்கிறார்கள் தேவா தேவா இயற்பியல் படிச்சிட்டீங்களா

தேர்வுக்கு தான் படிச்சிட்டு தான் இருக்கேன். இப்ப உட்கார்ந்து படிச்சிட்டு தான் இருக்கேன் தேர்வுக்கு.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

சாப்பிட்டீங்களா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

சாப்பாடு எங்க சாப்பாடு மேலதான் இருக்கு.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 பைத்தியக்காரன் மாதிரி உளரவிட்டாங்களே ராஜா நேரம் வந்து ஒரு நிமிஷம் ஆஹ் பத்து நிமிடங்கள்தான் ஓடிருக்கு.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

வணக்கம்டா தேனியில இருந்து chemistry அஹ் அஹ் இயற்பியல் படிச்சிக்கின்னு தியாகு

புதுசா video வந்திருக்கு பாத்தியா இது கோபி சுதாகர்

நான் வந்து கண்~ கோபி சுதாகர் வடக்கன் video பாத்தியா

இங்க வடக்கன் video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

அஹ் டேய் டேய்

இது ஏதோ வந்து கண்ணாடி கூடைல அடைச்சிவச்சி.

நம்ம school ல மின் கட்டணம் எவ்வளவு வரும்

ஏன்னா அங்க மூணு fan ஓடுது, இங்க ரெண்டு fan ஓடுது, மேல எல்லா class லயும் fan light ஓடுது fan உ light உ என்~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

என்ன சொன்ன?

இந்தா, மின் கட்டணம் தானடா கேட்டேன் நீ fan, light ன்னு சொன்னேடா பேக்கு

அஹ்

ஆஹ் இன்னும் இருபத்தி ஆறு நிமிடங்கள் அப்புறம் வீட்டில் எல்லா~ அப்புறம், காதல் வாழ்க்கை எல்லாம் எவ்வாறு செல்கின்றது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

கோப்பை வாங்குனதுக்காக, பசங்களுக்கு trea~ அஹ் விழா கேக்குறாங்க, விழா

நம்ம கிட்ட அவ்வளவு budget இல்லை என்ன பண்றது

ஆஹ் ஐந்து நட்சத்திரம் கொடுத்திடலாம்னு இருக்கேன்.

அதேதான் அதான் ஐந்து நட்சத்திரம் என்று நான் கூறினேன். ஆஹ் நானும் தென்காசிக்கு போகல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 இங்க செத்து கிடக்குது ஒரு பல்லி விளையாட்டு நாள் என்று ஒண்ணு நடத்தினார்கள் ஆனால், அது இப்படி

நல்லா இருக்கும் என்று யாரும், நானே எதிர்பார்க்கவில்லை. யாரும் நானே எதிர்பார்க்கவில்லை

தியாகராஜன் வர்ஷா நலமா வர்ஷா நான் அவளைப் பற்றி பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். இந்த போரும், ரத்தமும் போர்க்களமும் எல்லாம் அவளை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான். ஆஹ்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 தலை வேண்டும்.

துணிவு பார்ப்பீங்களா வாரிசு பார்ப்பீங்களா

தளபதி படம் துணிவுதான் பார்ப்பேன். அஹ் நமக்கு தேர்வு இல்லைன்னா, நான் போயிட்டு துணிவு பார்ப்பேன் திரையரங்கத்துல,

தேர்வு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி நமக்கு தேர்வு இல்ல அதனால துணிவு போலாம் second show ஏன்னா இன்னைக்கு maths exam முடியுதா அன்னைக்கு எங்க school ல இந்த பள்ளில என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சி தான் என்னால ticket காசு கேக்க முடியும் கேக்குது, கேக்குது. exam இருக்கு, மூடிட்டு படிடா என்பார்கள்.

ஆஹ் அஹ் மதியம் என்ன உணவு

நெருப்புகள்

அவளை பற்றி பேசாதீர்கள். சரி, தியாகராஜன் மியா கலீஃபா

யார் அவங்க இப்ப சொன்னிங்களே பேர் யாரு

எங்கே இங்கேவா இங்கே

அது யாரு? எல்தாஜின்னு?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

அதனால் நீங்கள் வந்து சில்க்கு போட்டுக்கலாம். யாரைப் போடறதுன்னு தெரியலே எனக்கு.